இந்த ரிக்ஷா ரெட் கலர் பெயிண்ட் அடிச்சிருக்காங்க.

இந்த பெட்ரோல் பங்க்ல கொஞ்சம் வண்டிங்க அப்புறம் ஆளுங்க இருக்காங்க.

இந்த ரோடு ரோலருக்கு முன்னாடி ஒரு சேர் வச்சிருக்காங்க.

இந்த விநாயகர ஃபிளார்ஸ் வெச்சு டெக்கரேட் பண்ணிருக்காங்க.

ரைட் சைடுல ஒரு பில்டிங் இருக்கு அங்க ஹிந்தில ஒரு போர்டு எழுதி இருக்காங்க.

ஏ_டி_எம்க்கு வெளிய நறிய பேப்பர்ஸ் இருக்கு.

அந்த ஆபீஸ்ல நெறைய கேபின்ஸ் இருக்கு.

இங்க கொஞ்ஜோ வாட்டர் கேம்ஸ் இருக்கு.

அதுக்கு கீழ நெறைய கூடைங்க வச்சிருக்காங்க.

ஃபுலோரிங்குல டைல்ஸ் போட்ருக்காங்க.

தை எக்சிபிஷன்ல கொஞ்சம் பேரு இருக்காங்க.

அந்த பார்க்க சுத்தி நெறைய செடி மரம் இருக்கு.

அதுக்கு இந்த சைடுல கொஞ்ஜொ செடிங்கள் வச்சிருக்காங்க.

அதுக்கு பக்கத்துல ஒரு போஸ்ட் பாக்ஸ் வச்சிருக்காங்க.

இது ஒரு சின்ன கஃபே .

அப்புறம் தூரத்துல மௌண்டன்ஸ் இருக்கு.

இந்த ஹோட்டல்ல நெறைய சேர்ஸ் அண்ட் டேபிள்ஸ் போட்டுருக்காங்க.

அந்தப் பூ கலர் கலரா இருக்கு.

இங்க ஒரு பெட்ரோல் பங்க் இருக்கு.

இதுல கொஞ்ச பேரோட ஃபேஸ் பிளர்ரா இருக்கு.